இன்னொரு சைடுல ரெண்டு சின்டெக்ஸ் இருக்கு.

அதுக்கு பக்கத்துல ஒரு டி_வி வச்சிருக்காங்க.

இந்த டேபிள் மேல நெறைய டூல்ஸ் வெச்சிருக்காங்க குட்டி குட்டி ஆ பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி வெச்சிருக்காங்க.

இதுல நெறைய டீ லீஃப் இருக்கு.

இது வந்து பாத்தீங்கனா இது வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்பு .

அதுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க.

இந்த இடத்த சுத்தியுமே நறைய மரங்கள் இருக்கு.

லைக் கீபோர்ட் கிட்டார் ட்ரம்ஸ் அந்த மாதிரி இருக்கு.

இதுல சைட்ல இங்க வந்து ஒரு ஹெல்மெட் வெச்சிருக்காங்க.

இந்த பாறைக்கு நடுவுல சின்ன சின்ன செடிகளையு நாம பாக்கலா.

இதுல ஒரு கிளையும் அதுல சில இலைகளையும் நாம பாக்கலா.

ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அந்த பெரிய பில்டிங்ல கொஞ்சோ துணிகள் காய போட்டிருக்காங்க.

ஒ இது பாத்தீங்னா இது வந்து ஒரு ரெசாட் .

இதுக்குது ரெண்டு பக்கமுமே வந்து ஃபுல்லாமே வந்து மரங்கள் இருக்கு.

ஓ இது வந்து பாத்தீங்னா இது வந்து ஒரு ஆதார் அப்டேட் பண்ற சென்டர் மாதிரி இருக்கு.

இதுல ஒரு செவுர்ல நெறைய போஸ்டர்ஸ் ஒட்டிருக்காங்க.

இதுல டீ லீஃப் எல்லாமே பச்ச பசேல்னு அழகா இருக்கு.

இதுக்கு நடுவுல பெரிய பெரிய மரங்கள் இருக்கு.